ஆ அந்த மாறித்தான் bro. அதுக்கு ரொம்ப super bike எல்லாம் இல்ல அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் எல்லாம் சொல்லாதீங்க. நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாறி. சரிங்களா? bro. அது கல்யாணம் ஆனதுக்கு அப்பறோம் எடுத்துக்கலாம் bro. அது வரைக்கி ஒரு நல்லா sports bike எடுத்து ஓட்டலாம்னு தான் எனக்கு ஆசை. நானா bro R one five இல்லேனா வந்து KTM அந்த மாறி ஏதாவது. okay okay bro. சரி உங்களோட கருத்து என்ன? நீங்க KTM பத்தி என்ன ஒரு இது சொல்றீங்க சொல்லுங்க பாப்போம்?

bro உங்க bikeஅ பத்தி சொல்லுங்க bro Apache. இல்ல இப்போ இல்ல bro apacheல என்னன்னா நீங்க, நீங்க வச்சுருக்கீங்க, நீங்க ஓட்டுனதுகூட பாத்திருக்கேன், நீங்க, நீங்க அன்னைக்கு முன்னாடி சொல்லி கேள்விப்பட்டேன் என்னன்னா ஏடுதொன்னே எழுவதுலதான் போவேன் bro நீங்க தானே bro சொன்னீங்க? ஏடுதொன்னே நான் எழுவதுல தான் போவேன். bro இல்ல bro நீங்க சொன்னிங்க bro. அது மட்டும் இல்லாமே நான். இல்ல. இப்போ minimum ஏ நான் அறுவது எழுவதுல தான் போவேன். அதுக்கு மேல நான் போறதுதான் fastஎ இன்னும் சொன்னிங்க.

ஆ. பாத்தேன் bro. பாத்தேன் bro. இல்லல்ல, மன்மதன் மடியாட்டோம் வளச்சு வளச்சு ஒட்டுனீங்க. எல்லாமே பாத்தேன், அது பாத்து கொஞ்சம் inspire ஆயிட்டேன் நானு. ஆமாம் bro. ஆ. ஆனான் நல்லா ஒட்டுனீங்க. okay அதனாலதான் இப்போ apache bike, ஆ apache பத்தி சொல்லுங்க அப்படினேன், இல்ல. இல்ல இல்ல, இப்போ recentஅ கூட ஒரு புது மாடல் உற்றுக்கங்களாட்டு ஏன் bro? எதோ two ten RR. sorry three ten RRஓ என்னமோ விட்டிருந்தாங்கனு நெனைக்கிறேன். தெரில. தெரில எதோ மூன்ற லட்சம் somethingனு சொன்னாங்க.

bro? apache வச்சுருக்கிறீங்க அந்த bike ஓட அடுத்த version வந்ததே தெரியாதுங்குறீங்க. அப்போ நானே உங்கட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்குறேன் நீங்க என்கிட்டே கேக்குறீங்க. ஏனுங்க. வாங்குற situation இல்லேன்னாலும் பரவா இல்லங்க, நம்ம தெரிஞ்சி வச்சுக்குறதுல தப்புல்லப்பா. மத்தவங்கனா என்ன bike crazeஆ இருப்பாங்க. அதனால அத வந்து கேட்டு தெரிஞ்சுக்குறதுல வந்து தப்பு இல்லியே? வாங்கணும்னா தான் தெரிஞ்சிக்கோணும்ங்குற அவசியம் இருக்குதா என்ன? ஆ. சொல்லுங்க. எ. okay okay bro. அதான் கேட்டேன் ஏனா, நீங்கதான் கொஞ்சம் நல்லா apache வச்சிருக்கீங்களா. ok bro okay bro.

ம்ம். அப்பிடியா? பரவாயிலேயே. சரி, அத விடுங்க நம்ம topic வருவோம். அதான் bike வந்து நான் KTM வாங்கலாம்னு இருக்கேன் அத பத்தி ஏதாவது built எப்பிடின்னு தெரியுமா bro? KTM. ஆ. ஆமாம் bro. அதாவது ரொம்ப technicalஆ எல்லாம் சொல்லாதீங்க. மேலோட்டமா சொல்லுங்க அந்த build எப்பிடி இருக்குது, அதே எடுக்கலாமா வேண்டாமா, இல்ல வந்து அதுக்கு அடுத்த model எடுக்கலாமா. நான் சொல்றேன் கேளுங்க. மொதோ நான் சொல்லிர்றேன், என்னன்னா நான் எடுக்கலாமா வேண்டாமா, இல்ல அதுக்கு அடுத்த model வந்து ஒரு மூணு மாசம் wait பண்ணா வந்து அதுக்கு அடுத்த model வருது அது எடுத்துக்கலாம் அது மாறி உங்களுக்கு idea இருந்தாலும் okay. ஏன்னா வந்து நீங்க பெரிய bike எடுத்தீர்க்கிங்க உங்களுக்கு ஒரு idea இருக்கும். நான் platina வச்சிருக்கேன் அடுத்த bike போறங்காட்டி, உங்கள மாறி பெரிய bike இருக்குறவங்க கிட்ட தான் நானு கேட்டு அந்த idea தெரிஞ்சுக்க முடியும். அதுதான்.

two lakhs forty thousand. bro அதுக்கு நான் இன்னும் ஒரு லட்சம் போட்டு அதுக்கு R R எடுத்துருவேன் bro. மூன்ற லட்சம் போட்டு. எனக்கு ரெண்டு லட்சத்துக்கு உள்ள.

ம்ம். அதான் கேட்டேன் இல்ல R one five இல்லனா KTM ல எடுப்பேன் அப்பிடீங்குற மாறி bro.

பொண்ணு கிடைக்காதுங்குறாங்களா? ஹா ஹா.

bro. beardனா வந்து உங்கள வந்து போதராட்டோம் வழக்க சொல்லல, கொஞ்சம் styleஆ அந்த தெறி பட விஜய் மாறி. இல்லைனா இல்லல்ல.

ஓஒ. okay okay okay bro. அப்படியே பாத்து சொல்லுங்க. சேரி, எப்போ உங்களுக்கு கல்யாணம் bro?

okay okay. bro. நான் வாந்தி இதபாருங்க, என்ன சொன்னேன் உங்ககிட்ட technical வேண்டாம். எடுக்கிறோம் சொல்லுங்க. இல்லல்ல இத பாருங்க, எனக்கு styleஆ இருக்குதா. ஓரளவுக்கு mileage கெடச்சா போதும் bro. அப்போ, நீங்க என்னன்னா R one five எடுக்கலாமுங்கற மாறி நீங்க சொல்றிங்க.

ம்ம். okay bro okay bro. இது இல்லாம வேற இதாவது bike, அந்த CBR அந்த மாறி எல்லாம், நீங்க வந்து ஒரு. நல்ல ஒரு. இதா இருக்கு இத எடுக்கலாம்பா உன் உடம்புக்கு இது செட் ஆகும். ஏங்க நான் எவ்வளவு seriousஅ பேசிக்கிட்டுருக்கேன், வீட்ல. ஒரே இல்ல அதாவது வந்து, யோசிக்கலாம் நம்ம rangeக்கு யோசிக்கணும். எடுத்த ஒடனே பொய் கோடிக்கணக்குல கொண்டு.

இன்னும் அந்த dialogue நீங்க மாத்தலேயா? என்னா bro நீங்க. ஏன் bro? அதாவது. நான் என்ன சொல்றேன்னா, கனவுலகத்திலேயே இருக்க கூடாது. புரிஞ்சதுங்களா. கனவுலகத்திலேயே இருந்தா இருக்குற முடி எல்லாம் கொட்டி போயிரும். யாரு மாதிரி? அது உங்களுக்கே தெரியும். அது அந்த side போவேண்டாம் அந்த topicக்கு. என்னன்னா கற்பனை உலகத்திலேயே இருக்க கூடாது நம்ம. அதனால வந்து அத விட்டு வெளிய வந்து VRDF raise பண்ணி அதுல வந்து முன்னேற்றது தான் நம்மளோட இது. அப்பிடீங்கிறீங்களா? okay. ஓஹோ. ஓ. ஓ சரி சரிங்க.

அப்பிடிங்களா? okay bro சொல்லுங்க.

okay bro okay bro. bro, அப்பறோம் வந்து வந்து இது வந்து இன்னொன்னு வந்து அப்பா வந்து car வேற எடுக்கணும்ங்குறாரு. அப்பா வந்து car எடுக்கலாம்னு இருக்காரு, but நான் வந்து ஒரு fix பண்ணிட்டேன் நான் வந்து நான் suppose வந்து recommend அப்பா பண்ற மாறி இருந்ததுனா வந்து Renault எடுக்கலாம்னு சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது compact ஆன vehicle தெரியுமா, ஏன்னா அப்பா கொஞ்சம் வயசானவரு. ஏன்னா நான் வந்து Renault Dusterங்குறது வந்து நான் என்ன சொல்றேன்னா எனக்கு இன்னும் age இருக்கு அதனால வந்து, அடுத்தது அடுத்த segment அவர் கேட்டறிந்தா நான் ஓட்டுற மாதிரி வேணும்ல நமக்கு height அதிகம். கால் இடிக்கும் முன்னாடி. அதனால சின்ன vehicle எடுக்க முடியாது, அதான் பிரச்சனை. அதனால வந்து நீங்க என்ன recommend பண்றீங்க? அப்பாக்கு.

ஆனா driving superஆ பண்ணுவாரு. அப்பா. ஏன்னா, அப்பாவோட driving அப்பாதான் driving கத்துத்தந்தார் எனக்கு அந்த மாதிரி. எல்லாத்துக்கும் நெறைய பெத்துக்கு காது தந்தார். budget எல்லாம் இல்ல bro. கொஞ்சம் comfortableஆ இருக்கணும், long, hill station, off road எல்லாம் ஒரு mixingஅ.

மாருதி Swiftஆ? மாறு. இன்னொருதடவ சொல்லுங்க அந்த பெற, ஓ அப்படிங்களா? சேரி bro சரி bro. மாருதி swift. bro. அது வேண்டாம் bro. அது வந்து buyer modelங்குற மாதிரி. ஆ. failure modelங்குற மாதிரி சொல்றாங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. suzukiலேயே வேற ஏதாவது சொல்லுங்க. ஆ. நான் ஏன் suzukiலேயே சொன்னேன்னா வந்து engine வந்து service charge எல்லாம் கம்மி bro. தெரியுமா உங்களுக்கு? actualஆ வந்து எங்க கிட்ட ஒரு பழைய car இருந்தது bro. Alto K ten சொல்லி. அதுல வந்து battery வந்து weak ஆயிடிச்சு. சொல்லிட்டு இருக்கேன் நான் பேசி முடுச்சிர்றேன். என்னன்னா battery weak அயிதிச்சு, battery weak ஆணங்காட்டி என்னன்னா அது வந்து charge போடணும்ண்டு. அவங்க கிட்ட கூப்டோன் நாங்க, Suzuki லேயே கூப்டோம் நாங்க. வெளிய யாரையும் கூப்பிடாம. வந்தாங்க, வந்து battery charge போட்டு, எவ்வளவு service charge வாங்கிற்பாங்க இன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்களேன் பாப்போம். bro, நான் ஒன்னும் உங்கள accurateஅ சொல்ல சொல்லல. நீங்க வந்து ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க bro. ஆ. ten to fifteenனா என்ன? வெறும் பத்து பதினஞ்சு ரூவான்றிங்களா?

bro. என்ன bro கேக்குறீங்க நீங்க? ஆ. மாத்துங்க. இல்ல நகைச்சுவையா பேசுற நெனப்பாங்க? அது. ஏனுங்க. எப்பிடி bro இப்பிடி எல்லாம் பேசுறீங்க. அங்க service charge கம்மின்னு சொல்ல வந்தேன். அதுக்கு நீங்க நகைச்சுவை எல்லாம் கொண்டு வர கூடாது புரிஞ்சதுங்களா? bro, நான் வந்து compact கேட்டேன். புரிஞ்சதுங்களா? அதாவது இந்த கால் இடிக்க கூடாது. but, இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு compactஅ ரொம்ப innova Honda அந்த அளவுக்கு எல்லாம் வந்து போற அளவுக்கு எல்லாம் இல்ல. bro. Hondaல இத பாருங்க என்னன்னா, என்னன்னா Hondaல வந்து servicing நான் பொள்ளாச்சி அவன் பொள்ளாச்சி இருக்கிறானு வைங்க, இப்போ அதுக்கு showroom வந்து பொள்ளாச்சில service center இல்லைனா, கோயம்புத்தூர் தான் கொண்டுவருவீங்க பெரிய பெரிய cars. ஆ. இப்போ வந்து என்னன்னா user friendly இருக்கணும். புரிஞ்சதுங்களா? user friendly நா, Tataல சொல்லுங்க. TATA எல்லாப்பக்கமும் இருக்கு. ஓஒ. அப்படீங்களா? ஏன்னா நான் ஏன் Suzuki TATA சொல்றேன்னா எல்லாம் user friendly வண்டி. தடுக்கி விழுந்தா ஒரு showroom ஒரு service center இருக்கும். Totalஅ off road vehicle மாறி இருக்காங்களா இல்ல எப்பிடி bro அது roadல ஒற்ற மாறி? off road vehicleஆ, மல மேல போற மாரியா இல்ல roadல போற மாறி முன்னே normal road ல ஒற்றை மாறி vehicle? அப்படீங்களா? இல்ல கொஞ்சம் வந்து RPM அதிகமா இருக்குற மாறி சொல்லிருக்கீங்க correct? okay bro okay bro அதனால தான் கேட்டேன், என்ன ஒரு rate வருது? ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்களேன். great. okay. அப்டீங்களா? சரி, உங்க TATA showroomல வந்து உங்களுக்கு friends யாரவது இருக்காங்களா? இந்த மாறி recommend பண்ணா வந்து எனக்கு வந்து ஒரு ten thousand கம்மி ஆவும். twenty thousand கம்மி ஆவும்னு. அங்க கம்மி பண்றது இல்லாமே free insurance எல்லாம் பண்ணி தருவாங்க அந்த மாதிரி எதாவது பண்ணி தர முடியுமா. அந்த மாறி உங்களுக்கு contact இருக்கா? ஆ. அப்படீங்களா bro? Mahindra. bro. Mahindraவும் இருக்கு இல்ல தடுக்கி விழுந்தா showroom service centerலாம் இருக்குதுல? Mahindraல ஆனா எல்லாமே வந்து Jeep. compactஅ வராது ஏன் bro எல்லாம் Jeep மாறி இருக்குது. புரிஞ்சிது புரிஞ்சுது bro.

என்ன என்ன name bro? Altroz. பரவா இல்லியே name கொஞ்சம் styleஆ இருக்கு. ஏன் bro? nineteen தருங்களா. இதுல dieselம் petrolம் ரெண்டும் இருக்காங்களா?

அப்படீங்களா? பரவா இல்லையே. பிரச்சனை இல்லையே இன்னும் அந்த பேரு என்ன சொன்னிங்க? TATA Altroz. Altroz. Okay okay. super bro super bro. இதுக்கு தான் உங்கள மாதிரி தெரிஞ்சவரு இருந்தாருன்னா. ரொம்ப helpfulஅ இருக்கும். ம்ம். பாத்திங்களா இப்போ நான் வந்து என்ன. ஒரு எனக்கு வசதியா நான் என்னன்னா வந்து ஒரு idea இல்லாம வந்து phone எடுத்துட்டேன். சேரி இந்த மாறி வாங்கலாம் அப்பிடின்னுட்டு. நான் வாந்தி அது ஒரு situationல இருந்தேன். இந்த மாறி உங்கட கேக்காம phone எடுத்த நாலதான், எனக்கு idea கெடச்சது. ரொம்ப Thanks bro. ரொம்ப helpfulஆ இருந்தது. உண்மையாலுமே seriously. அப்பறோம் bro, வீட்டுல என்ன திருப்பியும். சாப்பிட்டீங்களா? அட ஆமா bro. நீங்க விஜய் fan இல்ல? night release ஆக போகுது. அப்பறோம் என்ன treat தான். ஆ. treat தான். ஆ. ஏனுங்க. உங்க ஆள் படம் release ஆக போகுது. அப்போ வந்து நீங்க. treat. treat குடுத்து தானே ஆகணும் ஏன் bro? சேரி என்ன செய்யிறீங்க எனக்கு? அதாவது. movie watch பண்ணும்போது popcorn வாங்கி தர்றது, puffs வாங்கி தர்றது எல்லாம் treat கிடையாதுங்க. bro. உங்க வேல. உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது. உங்களோட age என்ன? ஆமாம் bro. என்கிட்டயா சேரி. எவ்வளவு வயசு ஆயும் எப்பிடி இப்பிடி இளமையா இருக்கிறீங்க? அதோட secret என்ன சொல்லுங்க? நாணத்து. Exercise பண்றீங்களா? bro என்ன bro சொல்றீங்க? ஓ work out எல்லாம் பண்றீங்களா? இல்ல. சேரி என்ன பண்ணுவீங்க?

ஓ. சேரி சேரி bro. ஓ abdomenனா என்ன exercise bro, எதுக்கு பண்ணனும் அது? okay okay.

ஆ. okay bro. ஆ. உள்ள நானுமே எதிர்பாக்கவே இல்ல bro நீங்க exercise எல்லாம் பண்ணுவீங்கன்னு. அப்படீங்களா? என்ன என்ன bro. cricket ங்களா? பார்றா. bro இதல்லாம் எதிர் பாக்கவே இல்ல நானு உங்கட்ட இருந்து. நான் வந்து உங்கள என்ன நெனச்சேன். அதுதான். தப்பா நினைச்சிக்காதிங்க நான் உங்கள பத்தி என்ன நினைச்சேன் தெரியுமா, office விட்டா வீடு, வீடு விட்டா office ஆ. காலையில எந்திரிச்சோமா office வந்தோமா, அப்பறோம் வீட்டுக்கு போனோமா தூங்குனோமா, பாருங்களேன் பரவா இல்லையே, அப்ப நீங்க வந்து வாழ்க்கைய ரசிச்சிட்டு இருக்கிறீங்க என் bro? wow! உங்கள பாத்து கத்துக்கிறணும்.

பாரேன் உங்களுக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குதுனு எனக்கு இப்போதான் தெரியுது bro. இல்ல இல்ல. இல்ல இல்ல என்னன்னா, நீங்க.

okay bro okay bro ஆனான், உண்மையாலுமே நீங்க ஒரு inspiration. இல்ல இல்ல என்ன நீங்க ஒரு inspiration, ஓஒ நீங்க ஒரு all rounder?

ஏ. அப்படி தானேங்க? okay bro. okay bro நம்ம free ஆயிட்டு இன்னொரு நாள் பேசலாம் bro. ஆனான் ரொம்ப thanks bro.

எல்லோருக்கும் வந்து முதல்ல வந்து வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு எதப் பத்தி வந்து பார்க்கப் போறோம் அப்படின்னு வந்து பாத்தோம்னா வானிலை ஏன் வந்து நம்ம வானிலையை பத்தி பாத்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில வந்து இப்ப வந்து வானிலை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்னு வந்து ஒன்ன வந்து கருதப்படுது அதனாலதான் நம்ம இந்த வானொலியை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறோம் சரியா வானிலைன்னா இங்கிலிஷ்ல வந்து நம்ம என்னனு சொல்லுவோம் அஹ் weather அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல so அததான் நம்ம வந்து அப்படி வந்து சொல்றாங்க. சரியா அஹ் அதே மாதிரி இந்த வானிலயப் பத்தி நம்மளால நெறய விஷயங்களை வந்து அஹ் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் எப்படினு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து அஹ் வந்திருக்கு அதாவது இப்போதைக்கு ஏற்கனவே இந்த கால கட்டத்துல எடுத்துக்கிட்டோம்னா google அ சொல்லலாம் யூ டியூப்அ வந்து சொல்லலாம் இப்படி நிறைய social media அது வந்து வழி வகுத்து தருது அப்படின்னு நமக்கு தெரியும் so இதே மாதிரி அஹ் நம்மளால வானிலை பத்தி அதோட மா~ மாற்றங்களைப் பத்தி அதோட விவரங்களைப் பற்றி நம்ம மேலும் பல விவரங்களை வந்து நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும்

நம்ம தாத்தா பாட்டி அவங்க generation எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்துல எல்லாம் அவங்க ஏதோ ஒரு பயிரை விளைவிக்கும் போதோ ஒரு தென்னங்கன்று நடு~ நடும்போதோ ஏதோ ஒரு விவசாய அஹ் விஷயமா அவங்க வந்து செய்யறாங்கன்னா அஹ் வானிலைக்கு சம்மந்தமாதான் அவங்களால வந்து அந்த விவசாயத்துல வந்து ஈடுபட முடியும் இப்போ suppose வந்து நம்ம உம் மழைக்காலத்துல வந்து பயிரை வந்து இடறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த

அதனால அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கணிச்சு இது மழை காலமா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி வேற ஏதாவது அவங்க வந்து விவசாயத்தை வந்து செய்வாங்க so இந்த இந்த வானிலையை நம்ம ஒரு அடித்தளமா வச்சு நம்மளால மழைய பல விஷயங்கள வந்து நம்மளா அஹ் நமக்கு ஏத்த மாதிரி வசதியான வ~ வகையில நம்மளால செய்ய முடியும் அதான் சொன்னேனே இப்போ மழைக்காலத்துல வந்து அவங்க அஹ் அதிக லாபம் வந்து பார்க்கணும்ன்னா அவுங்க விவ~ விவசாயத்தை வந்து அஹ் அஹ் வேற வழியில வந்து வைப்பாங்க இந்த பயிரிடுறதுக்கு பதிலா அவங்க வேற ஏதாவது ஒரு காய்கறிகளோ இல்ல மரங்களோ இல்ல வாழைத்தாரோ இந்த மாதிரி வந்து அவங்க அஹ் என்ன அவங்க வந்து செய்யப் போறாங்களோ அத வந்து அவங்க திட்டமிட்டும் செய்வாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இப்போ நமக்கு வந்து வானிலை வந்து முன்னாடியே ஒரு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து இந்த காலத்துல வந்து ம~ மழை வந்து அதிகமா இருக்கும் இந்த காலத்துல வந்து வெயில் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளால ஓரளவு வந்து கணிக்க முடியும் அது அதே இந்த காலத்து இந்த கால கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து அஹ் ஓரளவு நம்மளால கண்ணியமா வந்து அஹ் கணிக்க முடியும் அதாவது அஹ் இந்த வானிலை மாற்றத்தை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இப்ப இருக்கிற தொழில்நுட்பம் வந்து அதுக்கு முக்கிய அஹ்

இந்த மாரி நம்ம நிறைய விஷயங்கள வந்து நம்மளால தெரிஞ்சுக்கணும் எப்படினாலும் நம்மளுக்கு வந்து இந்த கால கட்டத்துல வந்து எந்த விஷயமும் அஹ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இதா தொழில்நுட்பம் வந்து ஒரு பெரிய கா~ பெரிய ஒரு helpful ஆன விஷயமா இருக்கு அப்படின்னு வந்து நமக்கே தெரியும் இல்லையா so இந்த தொழில்நுட்பத்தை நாம எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம்ன்னா பாத்துக்கோங்க இந்த தொழில்நுட்பம் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள வந்து நமக்கு சொல்லித்தருது இந்த வானிலையோட மாற்றம் மட்டும் இல்லாம இந்த மாரி ஒரு நிறைய நிறைய விஷயங்கள வந்து நமக்கு இந்த technologies மூலமா நமக்கு வந்து தெரிய வருது இப்போ நமக்கு வானிலை மாற்றத்தால பல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து முன்னாடியே helpful ஆ இருக்கு அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லைங்களா இப்போ ஒரு வானிலை மாற்றம் வந்து ஏற்படுதுன்னா இப்போ இந்த மா~ இந்த மாதத்துல வந்து மழையின் தாக்கம் வந்து அதிகமா இருக்கும் அப்படினு நாம வந்து தெரிஞ்சுக்கறோம் so நம்ம அப்ப மழையின் தாக்கம் வந்து அதிகமா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் விவசாயிகள் நமக்கு அந்த மழைக்கு ஏத்த மாதிரியான நம்ம பயிர்களை வந்து இடுவோம் இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி காய்கறிகளை விளைவிக்க வந்து நம்ம முயற்சி செய்வோம் இப்ப நான் வந்து ஒரு விவசாயியா இருக்கன்னா இப்ப நான் என்ன பண்ணுவேன் அரிசியெல்லாம் கொஞ்சம் அஹ் பற்றாக்குறை ஏற்படும் அப்படீன்னு தெரிஞ்சுதுன்னா அதெலா நான் ஏற்கனவே என்ன பண்ணுவேன் பாதுகாத்து வைப்பேன் இந்த மாதிரி ஒரு வானிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளால எந்த ஒரு செயற்படா இருந்தாலும் நம்மளால

அதே இப்ப கோடை காலங்கள்ல வந்து அஹ் வெயில் வந்து அதிகமா இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி அஹ் நம்ம ஏற்றதா வெச்சுக்கலாம் அதாவது இப்போ நாம அதே பயிர்கள அஹ் அரிசி வந்து விளைவிக்கிறோம். அதுக்கு வந்து பயிரிடுகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்து கண்டிப்பா அந்த வெயில் காலத்துல வந்து என்னவா இருக்கும் அதிகமா இருக்கும் அதுக்கு நாம அங்க சுற்றுவட்டாரத்தில இருக்கிற நீர் வளத்தை பார்த்து தான் நாம அங்க வந்து அரிசியை வந்து விளைவிக்கிற மாதிரி இருக்கும் நா அங்க சுற்றுவட்டாரத்துல வந்து அஹ் நீர் வளமே இல்ல அப்படிங்கும்போது நம்ம வந்து அங்க அஹ் பயிர் வெட்டுறது வந்து சரியா இருக்குமா ஒருவேளை நம்ம அதையும் மீறி நீர் வளம் இல்லாம நம்ம வந்து விவசாயம் வந்து செய்யணும்ன்னா நம்மளால நீர் ஆதாரமே இல்லாம நம்மளால கண்டிப்பா விவசாயம் செய்ய முடியாது வானிலைக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வானிலை வந்து விவசாயினோட ஒரு பெரிய நண்பன் நண்பன் சொல்லலாம் ஒரு ஆதாரம்னு சொல்லலாம் விவசாயத்தோட ஆதாரம்னு சொல்லலாம் இந்த வா~ வானிலையை

இருந்தா மட்டும்தான் இந்த வானிலை மாற்றத்தோட தாக்கங்கள் வந்து நம்மளால அஹ் easy ஆ வந்து நம்மளால தாங்க முடியும் ஒருவேள எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு இல்ல என்னோட நோய் அஹ் நான் வந்து ரொம்ப weak ஆ இருக்கேன் அப்படின்னா நான் என்னால இந்த வானிலை மாற்றத்தை வந்து அஹ் sudden அ வந்து ஏத்துக்க முடியாது. accept பண்ண முடியாது அதாவது என் உடம்பு வந்து தாங்காதுன்னு சொல்ல வர்றேன் இப்போ அஹ் இப்ப வெயில் காலத்துல இருந்து அந்த குளிர்காலத்துல இருந்து வெயில் காலத்துக்கு வந்து நாம வந்து அஹ் வானிலை மாற்றம்ன்னு அ~ அடைஞ்சுட்டு இருக்கா இந்த காலம் வந்து காலநிலை வந்து மாறும்போது நம்ம உடம்பு வந்து sudden ஆ அது change பண்ணிக்காது திடிருன்னு ஒரு சளி பிடிக்கிறதா இருக்கலாம் ஒரு சின்ன fever ஆ இருக்கலாம் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் எல்லாம் நம்ம உடம்புல வந்து உள்ள வந்து ஏற்பட்டுட்டேதான் இருக்கும் காலங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி

இந்த மாரி நம்ம வானிலையைப் பத்தி தெரிஞ்சுக்கலாம் உம் இப்ப recent ஆ வந்து அஹ் சென்னையில வந்து மழை பெஞ்சுது அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்ல ஏன் எதனால இருக்காகன்னு உங்க யாருக்குன்னா தெரியுமா actually மழை வந்து எதனால வந்து எப்படி உருவாகுது எதனால உருவாகுது அப்படின்னு வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்

இல்ல நம்மளோட மூத்தவங்க இருக்கலாம் பெரியவங்களும் இருக்கலாம் நம்மளோட அதிக விஷயங்கள வந்து தெரிஞ்சிருப்பாங்க இப்போ நமக்கு ஏதாவது வந்து ஒரு கேள்விகள் இருக்கோ இந்த வானிலை பற்றிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது தொடர்பான விஷயங்கள் வந்து கேள்விகளை வந்து நமக்கு சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம அந்த தொழில்நுட்பம் மூலமா தீர்த்துக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்மளோட வயசு அதிகமா அனுபவம் அதிகமா வாய்~ அஹ் இருக்கறவங்ககிட்ட வந்து நம்ம கேள்விகளை வந்து நம்ம எழுப்புனோம்ன்னா இந்த வானிலை பற்றியான ஒரு விழிப்புணர்வு அதப் பத்தின ஒரு அது தொடர்பான ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளால நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அத வந்து தெரிஞ்சிக்கிட்டா மட்டும் போதுமா அதனால என்ன பயன் இந்த வானிலை மாற்றத்தால நமக்கு என்னலாம் பயன் இருக்கு அதனால என்னென்ன எல்லாம் அஹ் கேடு விளைவுகள் இருக்கு அதெல்லாம் என்னால அந்த வானிலை மாற்றத்தால என்னெல்லாம் பாதிப்புகள நமக்கு ஏற்படும் அத நம்மெல்லாம் எப்படி தாங்கணும் அப்படின்னுட்டு நம்மளால பல விஷயங்கள்ல வந்து நம்மளால நம்ம மத்தவங்களுக்கு கத்துக்க முடியும் நம்ம கத்துக்கிட்டு கொண்டு போய் சேர்க்கவும் முடியும் அடுத்து நமக்கு first இந்த வானிலை அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெளிவா புரியணும் இல்லையா புரிஞ்சா மட்டும்தான் அதுவும் மத்தவங்களுக்கு நம்மளால அஹ் எடுத்துரைக்க வந்து முடியும் இப்போ அஹ் recent ஆ வந்து இங்க சென்னையில வந்து அஹ் மழை பேஞ்சுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு நாள் வந்து கடுமையான மழை அந்த மழையின் காரணமா வந்து இது ஒரு school ல வந்து நா வச்சேன்னா அஹ் செவுரு வந்து திடீர்ன்னு வந்து இடிஞ்சு வந்து விழுந்ததுனால ஒரு அஹ் மாணவ மாணவியர் ஒரு அஹ் பதினஞ்சு பேர்கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னா அடிபட்டிச்சு அப்படின்னு வந்து news ல வந்து publish ஆச்சு வானிலை மாற்றத்தால அந்த திடீர் கனமழையான இரண்டு நாட்கள்ல ஏற்பட்ட கனமழையால ஒரு இயற்கை சீற்றம் வந்து ஒரு பெரிய அளவு இருந்துச்சுன்னா அதோட பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அது நம்ம வேணா உணர்ந்தா அந்த இயற்கையை வந்து நாம பத்திரமா கையால முடியும் வானிலை மாற்றத்தால பல விஷயங்கள் வந்து நம்மளால வானிலை மாற்றம் திடீர்னு எல்லாம் ஏற்படாது அப்படி திடீருனு ஏற்படுத்துன்னா ஏதோ ஒரு பின்னாடி ஒரு தீங்கு விளைவுகளாக கண்டிப்பா வந்து இருக்கும் ஒரு வானிலை மாற்றதுனால அஹ் அதாவது கன~ கனமழை வந்து சென்னையில அதுல இருவது பேர் புதினஞ்சுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டாங்கல்ல அவங்களுக்கு வந்து திடீர்ன்னு அவங்களுக்கு உம் திடீருன்னு அவசர சிகிச்சைக்கு வந்து நம்ம முன்னாடியே ஏற்பாடு எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா இயற்கை சீற்றத்து அதாவது நம்மளால எதுவும் முன்னாடி கணிக்க முடியாது அதால அந்த இயற்கை சீற்றத்துனால ஏற்படும் வாய்ப்புகள் விளைவுகள் இதுவும் முன் கூட்டியே வந்து நம்மளால கணிக்கவும் முடியாது அஹ் அடையவும் முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு தற்காப்புக்காக நம்மளால என்ன எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்மளால முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சுக்கணும் இப்படி அஹ் வானிலைய பற்றி நம்மள அஹ் மேலும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இத அஹ் புரிஞ்சுக்க முடியணும் அப்படின்னு நினைச்சோம்ன்னா நமக்கு நாம நிறைய யூ டியூப் channels லாம் இருக்கு அந்த யூ டியூப் channels ல நம்ம என்ன பண்ணலாம்னா அஹ் என்ன என்ன கேள்விகள் இருக்கோ நம்ம வந்து அது ஒரு question அ tag tag பண்ணி அந்த யூ டியூப்ல வந்து search பண்ணலாம் அஹ் இல்ல நம்மளோட அஹ் வயசு மூத்தவங்களாம் இருக்காங்கல்ல அவங்க~ அவங்ககிட்டயே நம்ம வந்து என்ன இந்த மாதிரி கேள்விகளை வந்து வானிலை பத்தி நாம கேட்டோம்னா இல்ல அஹ் நம்ம கிட்டலாம் இந்த கேள்விகள போய் கேட்டோம்னா நமக்கு ஓரளவுன்னா அந்த கேள்விகளுக்கு ப~ பதில் வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கணும்னா நம்ம முதல்ல வந்து கேள்விய வந்து எழுப்பணும் இல்லையா கேள்வி கேட்டா மட்டும்தான் அந்த கேள்விக்கான பதில் வந்து நமக்கு கிடைக்கும் so அந்த வானிலை அப்படின்னா என்ன இந்த வானிலை எதுக்காக உருவாகுது அஹ் எப்படி மாறுது எதனால மாறுது அப்படின்னுட்டு பல கேள்வி வேணா அஹ் கேள்விகள் வந்து கண்டிப்பா நமக்குள்ள இருக்கும் அந்த கேள்விக்கான விடை வந்து அஹ் பதில் நமக்கு கிடைக்கனும்னா கேள்விய நாம எழுப்புனா மட்டும்தான் முடியும் இந்த கேள்விக்கான பதில் கிடைக்க so அந்த கேள்விக்கான பதில் வந்து கிடைக்கணும்னா நாம அந்த கேள்விய புரிஞ்சு நம்ம கேக்கணும்

நம்ம உடம்பு வந்து அஹ் தாங்கும் நம்ம உடம்பு மட்டும் இல்ல இந்த இயற்கை விவசாயம் இந்த இயற்கை வளங்கள் இந்த இயற்கையில இந்த இயற்கையில வாழ்ற உயிர் உயிரினங்கள் இதெல்லாமே வாழ வந்து இந்த பூமியில வாழ வந்து ரொம்ப கஷ்டப்படும் அதுக்காகதான் இந்த வானிலை மாற்றம் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படி இந்த இந்த வானிலை மாற்றம் வந்து ஏற்படவே இல்ல அப்படின்னா அஹ் நமக்கு வந்து நிறைய பாதிப்புகள் வந்து தாங்காது தாவரங்கள் இந்த உயிரினங்கள் இந்த எல்லாத்துக்குமே வந்து இந்த வானிலை மாற்றத்தால பெரிய ஆபத்து அஹ் ஆபத்து வந்து இருக்கு இல்ல பாதிப்பு வந்து கண்டிப்பா ஏற்படும் ஒரு வானிலை மாற்றம் வந்து அஹ் நம்ம உயிர் வாழ்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்பதான் அஹ் அது